சேரி okay okay ma'am ஏன்னா school ல once வந்து இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம், அதுக்கு தான் நான் கேட்டேன் ma'am இருந்துச்சுன்னா கூட உள்ளயே அதே முடிச்சதுக்கு அப்பறமேட்டு ஒரு one hour கூட extend பண்ணிட்டு அவன அங்கேயே, ஆஹ் பன்னவைக்கலாம் அப்படின்னு சொல்ல தான் ma'am கேட்டேன். இல்ல ma'am இங்க அந்த மாதிரி எதுவும் இல்ல நீங்க சேக்கனும்னா, school time தவிர்த்து வெளில எங்கனாவது சேத்துக்கலாம் ma'am.

நாங்க ஆனா உங்கள வந்து எல்லாத்துக்குமே செய்றதுக்கு encourage பண்றோம் எங்க class ல monthly monthly வந்து competition எதுனா வந்து competition வைக்கிறோம் show and tell ளு எதுனா பொருள் காமிச்சு சொல்லணும். இல்ல எதுனா ஒரு writing skills மாதிரி அதே மாதிரி இப்ப exam வர போகுது அதுக்காக daily revision போய்கிட்டே தான் இருக்கு daily எழுத வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம். அது நீங்க வீட்ல வந்து அவுங்ககிட்ட கேக்கணும் இன்னைக்கு என்ன பண்ணுனாங்க என்ன சொல்லி குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கொஞ்சம் நீங்க அவுங்கள உட்கார வச்சு கொஞ்சம் அவுங்கள practice பண்ண வைக்கணும் அப்ப தான் அவுங்களுக்கு exam முக்கு வந்து நல்லா score பண்ண வைக்க முடியும் ma'am. சேரி சேரி okay ma'am நான் இப்ப தெனைலியும் இப்ப incase வந்து ஒவ்வொரு சமயம் வந்துட்டு ஆஹ் homework இல்லைனாலுமே ஆஹ் அப்படி இல்லைன்னா rare ற leave போடுரதுனாலுமே அவனுக்கு நான் revision குடுத்திடுறேன். இப்போ நீங்க one to twenty வரைக்கும் சொல்லி இருக்கிங்கனா, அந்த one to twenty வரைக்குமே அவன பாக்காம எழுத வச்சிடுறேன் beginning letter starting letter ரு and missing letter இது மூணுமே அவனுக்கு பழக்கி விட்டுட்டேன் நானு. Okay ma'am okay ma'am சில பசங்களுக்கு அது தான் confuse ஆகும் இன்னொரு parent பேசுனாங்க அவுங்க before number வந்து after number missing number லா எழுதுவாங்க, Before number வந்து வராது அது வந்து numbers actual லா அதுக்கு இப்போ தான் வந்து training குடுத்துட்டு இருக்கோம் அது automatic கா கொஞ்ச நாள்ல வந்து அவுங்களுக்கு வந்திடும். அதே மாதிரி இந்த thirteen, அதலாம் வந்து கொஞ்ச நாள்ல அவுங்களுக்கு training வ வராது வந்திடும் அத நீங்க daily எழுத வைக்கணும் அதுக்கு தான் நாங்க repeated ட homework குடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அப்போ daily எழுதும் போது அவுங்களுக்கு memorise ஆகும் easy யா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி curricular activities சும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் இந்த book ல பாத்திங்கனா full லா அவுங்க பண்ணுன drawing கு paste பண்ணுனது colour பண்ணுனது எல்லாமே இருக்கும் check பண்ணுங்க இந்த book ல full லா அவுங்க என்ன என்ன, பன்னுனான்களோ daily activities அது தான் இந்த book ல full லா இருக்கும் இத வந்து கடைசியா exam முடிஞ்சதுக்கு அப்பறம் உங்ககிட்ட நாங்க submit பண்ணுவோம் அந்த three அந்த six months one year அவுங்க எண்ணலா பன்னுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நாங்க submit பண்ணுவோம். Daily school ல என்ன நாங்க revise பண்ணி இருக்கோம், எண்ணலா சொல்லி குடுத்து இருக்கோம், என்ன activities பண்ணி இருக்கோம் அப்பறம் wednesday ஆனா வெளில கூட்டிட்டு போய் ball விளையாட வைக்கிறது இந்த மாதிரி activities லா பண்றோம் அந்த மாறி நிறைய சின்ன சின்ன activities இருக்கு. அதலாம் அவுங்க சொல்லுவாங்க plus ரொம்ப அவுங்க வந்து talented தான் எதனாலும் டக்குன்னு நான் a for என்னன்னு கேட்டாலும் டக்குன்னு picture ற பாத்துட்டு டக்குன்னு answer பண்ணுவாங்க அதலாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க.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 But இந்த school ல பாத்திங்கனா வாட்ஸ் ஆப் group எதுமே open பண்ணல அதே மாறி ஒரு leave னா ஒரு information வந்து இப்ப திடீர்ன்னு ஒரு sudden னா school leave விடுராங்கனாலும் எந்த ஒரு information மெ சொல்ல மாட்டேன்குறாங்க,

Ma'am actual லா இந்த branch வந்து இப்ப தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் வந்து open பண்ணுனாங்க actual லா இந்த branch ல நிறைய schools இருக்கு இந்த name school நிறைய இடத்துல இருக்கு but இந்த இடத்துல வந்து இப்ப தான் நாங்க open பண்ணி இருக்கோம். அதனால இந்த வாட்ஸ் ஆப் pages லா வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னும் next month ல உங்களுக்கு வந்து வாட்ஸ் ஆப் group எல்லாருக்குமே வந்து activate பண்ணிடுவாங்க. And leave க்கு வந்து circular எங்களுக்குமே வந்து எப்போ தெரிய வருதோ அப்ப தான் உங்களுக்கு எங்களால சொல்ல முடியும் அடுத்த நாள் leave னா முன் நாள் evening தான் எங்களுக்கே தெரிய வரும். எதுவா இருந்தாலுமே அதனால அது முடிஞ்சு அதுக்கு அப்பறம் தான் நாங்க circular உங்களுக்கு send பண்ண முடியும் அப்ப தான் சொல்ல முடியும்.

ஏன்னா இப்ப leave னாலே இப்ப எல்லா school லுக்கும் leave வுன்னு inform பண்ணிடுறாங்க, இங்க வந்துட்டு call பண்ணுனாலும் office admin ஆஹ் office number கு call பண்ணுனாலும் call எடுக்கமாட்டேன்குறாங்க.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

அது தான் ma'am உங்களுக்கு வந்து circular வந்து எங்களுக்கு late டா தான் வரும் அதனால night ten o clock லா வர circular லலா இருக்கு அதனால அதுக்கு அப்பறம் தான் எங்களுக்கு principal கிட்ட வந்து அவுங்க கிட்ட இருந்து எங்களுக்கு message வந்ததுக்கு அப்பறம் தான் நாங் வந்து உங்களுக்கு intimate பண்றோம். ஒரு சில school லலா காலைல வரைக்குமே தெரியாம இருக்கும் அந்த மாதிரிலா இருக்கு ஏன்னா திடீர்ன்னு ஒரு மழை பெய்யிது night எல்லாம் திடீர்ன்னு காலைல சொல்றாங்கனா டக்குன்னு நம்மளால எதும் பண்ண முடியாது இல்லையா அந்த மாதிரி cases ல இப்படி தான் ma'am நடக்குது.

நாங்களுமே எதுமே பண்ண முடியல அதுல. சேரி சேரி ma'am சேரி ma'am இப்ப உங்களுக்கு annual day எப்ப நீங்க இப்ப எப்ப பன்றிங்களோ அதோட information மட்டும் சொல்லிடுங்க before ராவே அதுல வந்துட்டு அவன், நாங்க annual day க்கு வந்து இந்த next month annual day இருக்கு ma'am அதுக்கு வந்து நாங்க உங்களுக்கு வந்து ஒரு circular அனுப்புவோம், உங்க பையன் கிட்ட குடுத்து அனுப்புவோம் எல்லார்கிட்டயும் அதுல நீங்க sign போட்டு அதுக்கு வந்து ஒரு thousand two hundred rupees payment பண்றதா இருக்கும் suppose நீங்க வந்து, அவன வந்து எதுலனா activities ல சேத்து விடுறீங்க competition ல அந்த மாறி இருந்தா payment பண்ண வேண்டியாதா இருக்கும் ma'am ஆஹ் மீதி எல்லாமே அதுக்கு தேவையான எல்லாமே நாங்களே வாங்கி எல்லா ready பண்ணிப்போம் அவுங்களுக்கும் நாங்களே practice குடுத்திடுவோம் ma'am. சேரி okay okay ma'am இப்ப எதும் schedule இருக்கா ma'am ஆஹ் இந்த date ஸ்க்கு வந்து இப்ப monday ன்னா இந்த snacks தான் குடுக்கணும் tuesday ன்னா இந்த, அப்படிலா இல்ல ma'am நாங்க actual லா starting ல LKG வந்த starting ல அவுங்க parents என்ன குடுக்குறதுன்னு confuse ஆக வேண்டான்றதுக்காக நாங்க first two weeks வந்து இதலாம் குடுங்கன்னு சொல்லி இருந்தோம். அதுக்கு அப்பறம் நீங்க வந்து healthy food குடுக்கணும் அவ்வளோதான் ma'am வெறும் இந்த முறுக்கு எண்ணெய் பொருளு அந்த மாதிரி இல்லாம இல்ல இந்த தோசை இந்த மாதிரி tiffin items சாப்பாடு liquid டா அந்த மாறி இல்லாம வெறும் nuts சு, Fruits சு என்ன fruits லா அவுங்க சாப்பிடுவான்களோ அந்த மாறி fruits சோ egg கோ nuts சோ அந்த மாறி எதுனா daily நீங்க ஏன்னா கொஞ்ச நேரம் தான afternoon வரைக்கும் தான இருக்காங்க அதனால கொஞ்சமா நீங்க குடுத்து அனுப்சிங்கனா அதுவே அவுங்களுக்கு போதும்.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

நாங்க ரொம்ப comple பண்ணி பக்கத்துல உட்காந்து ஊட்ட வேண்டியதா இருக்கும். ஹம் சேரி ma'am சேரி கொஞ்சம் தம்பிய பாத்துக்கோங்க. ஆஹ் ma'am sure நாங்க எதுலல improve பண்ணணுமோ அதுலலா improve பண்றோம் அவன்கிட்ட நல்லா தான் improvement இருக்கு இப்போ நீங்களும் வீட்ல கொஞ்சம் முயற்சி பண்ணி அவன உட்கார வச்சு கொஞ்சம் எல்லா சொல்லி குடுங்க ma'am அப்ப தான் அவுங்க improve ஆவாங்க. ஆஹ் okay ma'am okay ma'am.

Thank you ma'am. green tea நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்க உதவுகிறது. அதிக அளவு oxygen மூளையில் செயல்படுத்தி குணப்படுத்தி புற்று நோய், type நீரழிவு மற்றும் இருதய நோய்களின் அபாயத்தைக் குறைக்கிறது. என்ன நாராயண மருத்துவமனையில் இருந்து மூட்டுவியல் நிபுணர் டாக்டர் சொன்னாரு. எடையை குறைக்க green tea

அதாவது எப்படி நான் உடல் எடையை குறைக்க வேண்டும் என்றால் எல்லோரின் உள்ளது. அதற்காக அவர்கள் நிறைய மெனக்கட்டுகள் செய்து செய்ய தயங்குவது அந்த வகையில் எடை இழப்பு என்று வரும் போது geen tea மிகவும் புகழ் பெற்ற ஒன்று. உடல் எடையை குறைக்கும் அளவிற்கு அப்படி இந்த green tea ல என்ன இருக்கு பார்ப்போம் பார்க்கலாம். உண்மையில் green tea யில் தான் அதிகமான anti oxidant டுகள் நிறைந்துள்ளது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் வெறுமனே தேனை குடிக்கும் போது அதில் caffeine அதிகமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் green tea யில் caffeine அளவு குறைவு தான். நீங்கள் green tea குடித்து வரும்போது உங்கள் ரத்தத்தில் anti oxidant டுகள் அளவு அதிகமாகிறது. அதே மாதிரி இது நம் உடல் metabolism சத்தை அதிகரித்து எடையை எடை இழப்புக்கு உதவுகிறது. சரி வாங்க. green tea யால் உங்கள் எடையை எடையில் உண்டாகும் மாற்றங்கள் பார்க்கலாம். green tea ல என்னென்ன first பார்க்கலாம். black tea யை ஒப்பிடும் போது green tea தேயிலை குறைந்த oxident~oxident டுல செயல்முறைக்கு செயல்படு செயல்படுகிறது, இதனால் அந்த எளிதில் இயற்கையான பண்புகள் தான் அதனால் black tea யை பொறுத்த வரை எளிதில் முழுமையாக oxygen னேற்றம் தேவைப்படுகிறது. green tea யில் எடை இழப்புக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. green tea எடை இழப்புக்கு எவ்வாறு உதவுகிறது? green tea என்ற பண்பு உள்ளது. இது நம் வளர்சிதை மாற்றத்தை அதிகரித்து எடை இழப்புக்கு உதவுகிறது. இ கொழுப்பை எரிக்க உதவுகிறது. இந்த காணப்படும் உடலில் இருந்து நச்சுக்களை வெளியேற்ற உதவுகிறது. அது மட்டும் அல்லாமல் black கை விட ஒரு cup green tea யில் கால் பங்கு அளவிற்கு caffeine உள்ளது. caffeine எடை இழப்பிற்கு மிக அவசியமான ஒன்று. green tea குடித்து வாழ்ந்தால் உங்கள் உடல் பயிற்சி செயல் திறன் அதிகமாகவும் கொழுப்பை நன்றாக எரிக்கவும் முடியும். green tea நம் உடலில் உள்ள கொழுப்பை எரிப்பதற்கு முதலில் அந்த கொழுப்பை உடைக்க வேண்டும். எனவே இந்த வேலையை இந்த green tea யில் உள்ள சேர்மங்கள் போன்ற கொழுப்பை எரிக்கும் harmone களின் அளவை அதிகரிக்கிறது. இது நம் உடலில் தடுத்து propain களின் அளவை அதிகரித்து கொழுப்பை உடைக்கிறது. அப்படியே வந்து கொழுப்பு செல்கள் கொழுப்பை உடைக்கும் வேலையை செய்கிறது. எனவே இது ரத்த ஓட்டத்தில் கலந்து ரத்த செல்களுக்கு உடலுக்கு

கொழுப்பு தொப்பையில் தேர்ந்தெடுக்கும் கொழுப்பானது உங்கள் உடல் கொழுப்பை விட வித்தியாசமான தொப்பை கொழுப்பு தோலுக்கு அடியில உள்ள கொழுப்பு என்பது உங்கள் அடி வயிற்றுக்கு அடியில் நிலைத்து விடுகிறது. இது உடலின் ஒவ்வொரு உறுப்புகளிலும் தேங்கி ஆபத்தான விளைவை ஏற்படுத்துகிறது. இந்த அதிகப்படியான கொழுப்பு type two நீரழிவு போன்றவற்றை உண்டாகிறது. green tea யில் உள்ள தீங்கு விளைவிக்கும் உள்ளுறுப்பு கொழுப்பு படலத்தை கணிசமாக குறைக்கின்றது. எனவே ஆராய்ச்சி இருக்கிறது. எனவே இன்று உங்கள் தொப்பை green tea பருகி வாருங்க green tea எடை இழப்புத் திட்டம். நீங்கள் உங்கள் உங்கள் உடல் உடையை~எடையை குறைக்க ஒரு நாளைக்கு ஒரு cup green tea என எடுக்க தொடங்க வேண்டும். பின் மதியம் மற்றும் மாலை நேரங்களில் green tea யை நீங்கள் எடுத்து வரலாம். green tea யைக் குடிப்பது உங்களுக்கு உடல் எடையில் நேரடி மாற்றத்தை தராவிட்டாலும் ஒட்டுமொத்த உடல் வளர்ச்சியின் செயல் திறனை அதிகரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் மூணு அல்லது நாலு அளவு தடவைகள் அதிக calorie களை எடுக்கும் நமக்கு உதவுகிறது. ஒரு cup பில் ஒரு spoon full green tea தேயிலையை சேருங்கள். இப்போது அது நன்றாக . பிறகு அது காய்ச்சலுக்கு பிறகு பருகலாம். குறிப்பு அதில் அதிக நேரம் தண்ணீரை கொதிக்க வைத்தால் green tea உங்களுக்கு கசப்பு சுவையை தரலாம். எனவே ரொம்ப நேரம் ஆஹ் கொதிக்க வைக்க கூடாது. green tea பக்க விளைவுகள் green tea அதிகமாக குடிப்பது உங்களுக்கு தலைவலி, குமட்டல், வாந்தி, வயிற்று போக்கு நெஞ்ஜெரிச்சல் மற்றும் தலைசுற்றலை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது green tea கல்லீரல் மாற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை உண்டாக்க வல்லது. ஒரு ஆரோக்கியமான சம நிலையை பராமரியுங்கள். இரண்டு வாரங்களுக்கு ஒரு முறை இந்த green tea தவிர்க்கலாம். மிதமான உணவு

வெறும் green tea குடிக்கலாமா green tea யில் இருக்கும் காரணிகள் காரணமாக வெறும் வயிற்றில் குடிப்பது வயிற்றில் அமிலத்தை அதிகரிக்கும். இதனால் நீங்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உண்டாக வாய்ப்பு உள்ளது. எனவே வெறும் வயிற்றில் green tea எடுத்துக் கொள்ள வேண்டாம். green tea வந்து காலைல குடிக்க நல்ல வந்துது. chemical இல்லாத பொருள் எதுவுமே இல்லை. அதனால பார்த்து குடிக்கணும். green tea யில் உள்ள ஆறு பலன்கள். அது என்னன்னு பார்க்கலாம் நான் green tea க்கு மாறிட்டடேன். எனக்கு green tea குறித்த ஓரளவிற்கு இருக்கிறது. green tea குடிப்பதால் பல முக்கியமான நன்மைகள் உண்டு. அதை எப்படி வாங்க வேண்டும்? எப்படி பயன் செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வு யாருக்கும் தெரியலை. green tea தூளாக வாங்கி குடிக்கக் கூடாது. உலர்ந்த green tea இலைகளை வாங்கி வெண்ணீரில் போட்டு மூடி வைக்க வேண்டும். ஒரு சில நிறுவனங்களில் green tea யை தண்ணீரில் கலக்கும் சக்கரை சேர்க்காமல் தேவைபட்ட எலுமிச்சை சாரு தேன் கலந்து குடித்தால் முழு பலனும் கிடைக்கும். green tea முதலான அதிகம் உள்ளது இது சிறந்த anti oxidant டாக செயல்பட்டு உடலில் உள்ள செல்கள் சிதையாமல் பாதுகாக்கின்றது. இளமையிலேயே வயதான தோற்றம் வராமல் இருக்க தினமும் ஒரு cup green tea குடிங்க. green tea யில் சிறிது caffeine caffeine இருக்கிறது அதாவது tea மட்டும் இதுலேயும் caffeine இருக்கு. அது இயற்கையா இருந்தாலும் சரி செயற்கையா இருந்தாலும் சரி இரண்டுலேயுமே caffeine பொருள் இருக்கு. அதனால இது மூளையில் உள்ள neuro transmitter களை தூண்டி நரம்பு இயக்கங்களை சுழற்சி அடைய செய்கிறது. இதனால் சுறுசுறுப்பான உணர்வுகள் கிடைக்கும். மூளை நன்றாக இயங்கும். green tea தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு வாரத்தில் நோயான alzheimer parkinson மூளையில் dopomine சரியாக சுரக்காததால் வரும் parkinson வருவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் குறைகிறது. green tea anti oxidant டுகள் மிகுந்தது என்பதால் உடலில் தேவையற்ற கட்டிகளை வளர விடாது. பெருங்குடல், மார்பகம் மற்றும் புற்று நோய் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் green tea குறை~குறைக்கிறது. green tea யில் amino அமிலங்கள் உள்ளன. இதில் உடல் மற்றும் மனச்சோர்வை போக்கக் கூடியது. weight loss செய்ய விரும்புபவர்கள் தினமும் ஒரு green tea அருந்தலாம். இது கொழுப்பை கரைக்க உதவுகிறது. tea யில் தேனை குடிப்பது மேற்குறிய இருபத்தெட்டு நன்மையை பார்க்கலாம். tea தேனோடு குடிப்பதால் ஏற்படும் இருபத்தெட்டு நன்மைகள் என்னன்னு இந்தியாவில மிகவும் பிரபலமான பாணங்களில் தேநீரும் ஒன்றாகும். இந்தியாவில் ஒரு நபர் ஒவ்வொரு நாளும் நாலு முதல் ஐந்து cup தேநீர் உட்கொள்கிறார்கள். தேநீர் குடிப்பதற்கு தேநீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் பக்க விளைவுகள் குறித்து தொடர்ந்து விவாதிக்கிறார்கள். தேநீர் மட்டும் மிதமாக உட்கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தேநீரின் ஆரோக்கிய நன்மைகள் குறித்து உங்களுக்கு இன்னும் உறுதியாக தெரியவில்லை என்றால் நீங்கள் தெரிந்துகொள்ள வேண்டிய இருபத்தெட்டு உண்மைகள் தேநீரில் anti oxidants உள்ளன. anti oxidants வயதாவதை குறைக்க உதவுவதோடு உங்கள் செல்களை மீண்டும் உருவாக்கவும் சரி செய்யவும் உதவும். அனைத்து தேயிலை வகைகளிலும் அங்கே எல்லாம் அதிக அளவு உள்ளன. அவை உங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். சில ஆய்வுகள் tea குடிப்பதால் சில புற்று நோய்களை தடுக்க கூட தடுக்க முடியும்னு கூறுகிறது.

மற்றும் பிற உறுப்புகளை கடினமாக பாதிக்கும். ஏனெனில் குறைவான caffeine நன்றாக வருகிறது. தேயிலை அமைதியான மனநிலையை உருவாக்கும் மற்றும் அதுவே மனநிலையை உருவாக்கும். தேயிலை தேயிலை tea மன அழுத்த harmone களை குறைக்கிறது. கருப்பு தேயிலை மன அழுத்த விளைவுகளை கொடுப்பதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஒரு ஆய்வில் பங்கேற்பாளர்கள் ஒரு மாதத்திற்கு தினமும் நாலு cup தேநீர் அருந்திய பின்னர் மன அழுத்த harmone கள் அனுபவித்தனர். தேயிலை tea காலங்களை அதிகப்படுத்தும். அதில் உள்ள caffeine உங்கள் மேம்படுத்த இதயம் மற்றும் பிற உறுப்புகள் தேநீர் மற்றும் இதயம் மற்றும் பிற உறுப்புகளை பாதுகாக்க உதவும். தேயிலை tea மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தைக் குறைக்கிறது. அது எப்படின்னா மாரடைப்பு மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு பெரும்பாலும் காரணமாக ரத்தக் கட்டிகளை உருவாகுவதை தடுக்க தேநீர் உதவுகிறது. சில ஆய்வுகள் கருத்து தேநீர் குடிப்பவர்களுக்கு ஆபத்தான மாரடைப்பு ஏற்படுவதற்கான ஆபத்து எழுபது சதவீதம் குறைவாக இருப்பதை கண்டறிந்துள்ளது. தேநீர் tea உங்கள் எலும்புகளை பாதுகாக்கிறது. தேநீர் குடிப்பவர்கள் தேநீர் குடிப்ப~ குடிக்காதவர்களை விட வலுவான எலும்புகளை கொண்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இது தேநீரில் உள்ள chemical கள் நன்மையாக இருக்கலாம். என்று விஞ்ஞானிகளால் கருதப்படுகின்றன. தேநீர் tea இதய நோய்களில் இருந்து தவிர்க்கப்படக் கூடும். உறுதியான அதிகாரங்களுக்கு கூடுதல் ஆய்வுகள் தேவைபட்டாலும் green tea மற்றும் black tea வழக்கமாக உட்கொள்வது இது இல்லை. தொடர்பான மாரடைப்பு அபாயத்தை கணிசமாக குறைக்க வழிவகுக்கிறது என்று கூறப்படுகிறது. இரத்தக் கொதிப்புகளை குறைக்க தேயிலை tea உதவும். அது எப்படின்னா உங்கள் கொழுப்பைக் கட்டுக்குள் கொண்டு கொண்டு வரும். நீங்கள் சிரமப்படுகிறீர்களா? தேநீர் உதவுகிறதா என்பதை பார்க்க உங்கள் உணவில் diet plan change செய்ய முயற்சிக்கவும். ரத்த அழுத்ததை குறைக்க தேநீர் உதவுமா என்று கேட்டால் ஒரு நாளைக்கு அரை cup தேநீர் tea மட்டுமே குடிப்பதால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும் அபாயத்தை ஐந்து சதவீதம் வரைக் குறைக்க முடியும். செரிமானத்தின் தேவை என்று கேட்டால் தேநீர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உணவுக்குப் பிறகு செரிமானத்தை சீனாவில் பயன்படித்தப்படுகிறது. மேலும் இது அதிக அளவு கொண்டிருப்பதால் செரிமானத்திற்கு உதவக் கூடும். தேயிலை மற்றும் tea குறைக்குமா? சிவப்புத் தேயிலை வயிற்று நிவாரணத்திற்கு உதவுகிறது. உடல் தகுதி மற்றும் தோற்றம். தேநீர் tea குடிப்பதால் நன்றாக உணர மட்டும்மில்லாமல் இருக்க உதவும்.

கல்வி என்பது குழந்தைகளை உடல் மற்றும் மன வளர்ச்சியின் அறிவு நல்லொழுக்கம் ஆகிய மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமூக

கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம் அறிவு திறமை போன்றவற்றையும் தந்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்கி பண்பாடு நடத்தை போன்றவற்றையும் தந்து மனிதனை ஒரு முக்கிய மனிதனாக மாற்றம் அடைய செய்கிறது இது சமுதாய நுட்ப தகைமை ஏற்படுத்துவதே கல்வி கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் இது திறன்கள் என்பவற்றோடு மனம் நெறிமுறை அழகியல் என்பவை சார்ந்த வளர்ச்சியையும் சமுதாய வளர்ச்சியையும் பங்கு பெற செய்யும் ஆகும் கல்வி என்ற தமிழ்ச்சொல் கல்வி என்ற உயிர் சொல்லில் இருந்து வருகின்றது கல்வி என்ற சொல்லிற்கான ஆங்கில சொல் education என்பதாகும். இந்த சொல் என்ற இலத்தின் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் இந்த educate சொல்லானது வளர்த்தல் வளர்த்தல் என்ற பொருளை குறிக்கிறது மேலும் இது கற்பித்தல் பயிற்றுவித்தல் என்னும் பொருளைத் தரும் என்ற சொல்லை அடிப்படையாகக் கொண்டது இந்த சொல்லிற்கு ஒற்ற சொல் வெளிக்கொணரல் உயர்த்தி விடல் முன்னேற்றி விடல் போன்ற பொருளை தரும் எடுக்கோ என்பதாகும் எனவே கல்வி என்பது தகுந்த சூழ்நிலையை உருவாக்கி மனிதர்களை உள்ளார்ந்து தகுதிகளை வெளியில் கொண்டு வருவது ஆகும் கல்வி என்பது சுவற்றில் இருந்து நம் அகத்திற்கு செல்வது. நம் உடம்பிலுள்ள அறியும் கருவிகளாய் மெய் வாய் கண் மூக்கு செவி இவை மூலமாக வெளியில் இருந்து செய்திகள்

கல்வி ஒரு நாட்டில் உள்ள அனைவருக்கும் மிகவும் முக்கியமானதாகும் அதுவும் இப்~ இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு

முன்னேற்றம் செய்யும் கல்வி என்பது மிகவும் முக்கியமானதாகும் கல்வியில் இரு பிரிவுகள் உள்ளன அவை என்னவென்று பார்ப்போம் மொழி சார்ந்த கல்வி மொழி சாரா கல்வி. மொழி சார்ந்த கல்வி அப்படி என்றால் சில வரைமுறைகள் உள்ளன

தொழில் முறையிலும் சரி கற்பித்தளிலும் பயிற்சி கொடுப்பதிலும் ஈடுபடுவர் இதில் கற்பித்தல் நுணுக்கங்களையும் பாடத்திட்டத்தையும் அனுபவங்களையும் உள்ளடக்கி இருக்கும் ஒரு சுதந்திரமான கல்வி மடத்தில் ஆசிரியர்கள் தங்கள் பாடங்களுக்காக பல துறை

சமூகவியல் என்பன அடங்கும். வாணிஇயற்பியல், சட்டம் விலங்கியல் போன்ற சிறப்பு துறைகளை சேர்ந்த ஆசிரியர் குறுகிய அறிவுரை~ அறிவுத்துறை சார்ந்த பாடங்களையே கற்பிப்பர் இவர்கள் பெரும்பாலும் உயர்கல்வி நிறுவனத்தில் பணிபுரியும் குறிப்பிட்ட சில திறன்களை மேம்பட்டவராகவும் திகழ்வர். அந்த கல்வி வல்லுனர்கள் அவர்கள் மட்டுமல்லாமல் அடுத்தவர்களையும் பயிற்றுவிப்பர் முறை சாரா கல்வி என்பது கல்வியில் உள்ள இரண்டாவது பகுதியாகும். முறை சார்ந்த கல்விக்கு முற்றிலும் மாறுபட்டது முறை சாரா கல்வி

இந்த கல்வி முறையில் இடம் பெறும் ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு சமுதாயத்திலும் உள்ள குழந்தைகளுக்கு கலாச்சாரம் மொழி ஆகியனவற்றை சொல்லிக் கொடுக்கின்றன இந்த மொழி சாரா கல்வி இது எந்தெந்த விஷயங்களை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என அறிவுறுத்துகிறது இந்த மொழி சாரா கல்வி மற்றும் ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ள மக்களிடையே உள்ள பழக்க வழக்கங்களையும் கல்வி சொல்லித் தருகிறது. முறைசாரா கல்வி

முறை சார்ந்த கல்விக்கு ஒரு குறிப்பிட்ட வயது காலமுறை உண்டு ஆனால் எந்தவிதமான கட்டுப்பாடுகள் இல்லாத முறைக்கு முறைசாரா கல்வியாகும். முறை சார்ந்த கல்விக்கும் முறைசாரா கல்விக்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றன ஒன்றுக்கொன்று மாறுபட்டவை

வாய்ப்புகளை முறைசாரா கல்வி அளிக்கின்றது இந்த முறைசாரா கல்வியியல் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர்கள் மூலம் இருக்கின்றன இளம் வயதில் கல்வி கற்காத ஆண்கள் பெண்கள் மற்றும் முதியோர்கள் ஆகியோர் இந்த முறை சாரா கல்வியின் மூலம் அவர்கள் பின் நாட்களில் கல்வியை கற்கலாம் இந்த முறைசாரா கல்வி மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது ஒரு நாட்டில் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்று என்பது மிகவும் முக்கியமானதாகும் அது

பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் நல்ல முறையில் படிக்க வைக்க வேண்டும் கல்விதான் நமது நாட்டின் வளர்ச்சிக்கும் ஒரு குடும்பத்தின் வளர்ச்சிக்கும் மிகவும் அடிப்படையாக இருக்கிறது இதுவே மிகவும் சிறந்த பள்ளியாகும் எனவே அனைவரும் கல்வி கற்று நாமும் உயர்வதோடு நாட்டையும் உயர வைக்கவும். bro

உம் love உ சொல்லுங்க ஏன் love story உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்

bro இப்படி எல்லாம் love ஐ கொச்சை படுத்தாதீங்க bro அது நான் என்ன பண்ணட்டும் ஒண்ணு ஒண்ணு மறக்க இன்னொன்னு love பண்ணேன் அதுவும் அப்படியே மறுபடியும் breakup ஆயிருச்சு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

அப்படித்தான் bro பண்ணணும் காசிக்கு சாமியாரா போயிறலான்ட்டு இருக்கேன் bro அதுகூட பரவாயில்லை bro புண்ணியமாவது கிடைக்கும் ஆனா இங்க நம்ப college ல வந்து படிச்சுட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியல அதான் bro plan ஏ இல்லை என்ன பண்ண போறோம்ன்னுட்டு படிக்கிறது மட்டும் படிச்சுட்டு இருக்குறோம் பார்க்கணும் bro முதல்ல போயிட்டு இதை இதை முடிச்சிட்டு உ அப்புறம் மேல் என்ன பண்ணணும்னு ஒரு ந~ நல்ல clear ஆ க~ ஒரு confirm பண்ணிட்டு அப்புறமேல அடுத்து வந்து அடுத்த step எடுக்கணும் life ல ஆமா bro bro சும்மா பேசலாம் bro எதைப்பத்தி வேணா ஆனா வந்து life அ நினைச்சா அப்படியே சும்மா பயமாதான் இருக்கு serious ஆலுமே எனக்கு எல்லாம் life அ நினைச்சா தான் பயமாதான் இருக்கு இவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி ஏன் friend ஒரு time சொன்னான் AI வருதுடா அதுல computer based என்ன பண்ணாலுமே அதுக்கு answer இருக்குது computer students க்கு எல்லாம் இப்ப value வே இல்லையாம் அப்படின்னு என் friend சொன்னான் அப்ப நான் நம்பலை இப்பதான் இவரு சொன்னதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் பயம் இருக்குது எனக்கு அவரு இதை சொல்லும் போது கூட எனக்கு ஒண்ணும் தோணல ஆனா ஐம்பது interview கழிச்சு ஐம்பத்தி ஒண்ணாவது interview ஆ இதுல சேர்ந்தேன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதுலதான் bro கொஞ்சம்

சரி சரி இல்லல்ல அஹ் அதான் சொன்னேன் அம்பது interview போயிருக்காருன்னு சொன்னாரு பாத்தீங்களா அதிலேயே வந்து நான் யோசிச்சேன் life ன்னா இப்படித்தான் இப்படிதான் நம்மளும் எங்கேயாவது அலையணும் அப்படின்னு

ஆனா வந்து இப்ப அவரு கொஞ்சம் better ஆ வந்து நம்மளுக்கு சொல்லித்தர அளவுக்கு வந்திருக்காருன்னா அவரோட இது வந்து அதுக்கு பேரென்ன அவரோட வளர்ச்சியை வந்து நம்ம கொஞ்சம் பாராட்டணும் ஆமா bro எங்க ஊர்ல என்னைய ஒரு மாதிரி பாக்குறாங்க நான் மட்டும் நல்லா படிச்சு நல்லா ஒரு வேலைக்கு போனோம்ன்னு வைங்க அவ்வளவுதான்

இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்ல~ அப்படி சொல்ற அளவுக்கு நம்ம இருக்கணும்

என்ன பண்றது, படிக்கலாம் ஆனா வந்து bro படிப்பு வந்து skill develop பண்ணனும் அதான் skill எல்லாம் develop பண்ணனும் படிப்பு வந்து திணிக்கிற மாதிரி இருக்கக் கூடாது bro இதே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்சிருந்தாங்கன்னா கூட திடீர்ன்னு college வைச்சு நம்மளை வந்து இந்த மாதிரி இத்தனை நாள் தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி என்னைய டா~ என்னைய இப்பயே வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு

வச்சிருக்கலாம்தான் ஆனா இவங்க வந்து பொங்கல் celebration க்கோசறமே இந்த பொங்கல் எல்லாம் நம்ம கொண்டாடுவோம் எவனாவது அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறதுக்கோசறமே பொங்கலுக்கு வந்து அதிகமா யாரையுமே வந்து கூப்பிடுல மிஞ்சி மிஞ்சி போனா engineering பசங்க பண்ணாங்க arts பசங்க பண்ணாங்க அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் ஆமா bro நம்மள மட்டும் எந்த celebration மே பண்ண விடமாட்றானுங்க வந்து சேர்ந்ததே இந்த மாதிரி ஒரு celebration இந்த மா~ இல்லைன்னா நிறைய function நிறைய attend பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் இதுல வந்து சே~ இதுல வந்து சேர்ந்ததே main ஏ அதுதான் நிறைய இருக்கும் jolly ஆ இருக்கலாம் அப்படின்னு ஆனா jolly யாதான் இருக்கும் ஆனா celebration இந்த function க்கு எல்லாம் எதுவும் வந்து அதிகமா கூப்பிடுறதே இல்ல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 அது waste னு சொல்லமுடியாது bro அதான் அதான் இருக்கு ஆனா அத வந்து ஆஹ் சும்மா நடத்துனேன்னு பேருக்கு வச்சிருக்கானுங்க ஆஹ் ஆனா இப்ப studies க்கு இந்த college ஏதோ okay சொல்லிக்கலாம்